சைடுல மரங்கள் எல்லா நெறைய நிக்குது.

இது பிளாக் கலர்ல டைல்ஸ் போட்ருக்காங்க.

ஒரு ஆள் நின்னு பேப்பர் வாசிச்சிட்டு இருக்காரு.

மேல பூத்தொட்டியில நெறைய செடிங்கல்லாம் வச்சிருக்காங்க.

மேல லைட் எல்லா இருக்குது.

சைடுல கம்பில்லாம் வச்சு லைன் போவுது.

சுத்தி லைட்லாம் வச்சு நல்லா இருக்குது பாக்க.

ஒரு ஆள் பைக்ல பெட்ரோல் அடிச்சிட்டுருக்காரு.

கலர் பேப்பர் எல்லா நறைய தொங்க விட்டுருக்காங்க.

மேல லைட் இருக்குது கேமரா இருக்குது.

சைடுல கம்பி எல்லா வச்சிருக்காங்க.

அது மேல கலர் கலர்ல நெறைய செடி எல்லாம் தொட்டில் தொங்கவிட்டு இருக்கு.

ஒயிட் கலர்ல டைல்ஸ் போட்ருக்காங்க.

இது ஒரு பெரிய கட. வெளிய நெறைய சாதனம் தொங்கவுட்டுருக்காங்க.

ஒரு கூற வீடு இருக்குது மேல மஞ்ச கலர்ல தார்ப்பா போட்டு இருக்காங்க.

இந்த இடம் பாக்க நல்லா நீட்டா இருக்குது.

சைடுல மண்ணெல்லா வளந்து அங்க நிறைய பில்லுங்கெல்லா வளந்து இருக்குது.

ரோடு இருக்குது. ரோட்ல ஒயிட் கலர்ல லைன் போட்டுருக்காங்க.

பெரிய போட்டு ஒன்னு இருக்குது.

எல்லோ கலர்ல ஒரு பேப்பர் இருக்குது கிரீன் கலர்ல ஒரு பேப்பர் இருக்குது.